இன்ட்ரோடக்ஷன் டோ க்டச் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நலவரவு
இந்த டியூட்டோரியல் லில் கற்கப்போவது க்டச் மற்றும் க்டச் இடைமுகம் ஆங்கில எழுத்து விசைகள் உள்ள விசைப்பலகையில்
பிழையில்லாமல் வேகமாக செயல்திறனுடன் டைப் செய்ய கற்போம் மேலும் கற்பது கீழே பார்க்க தேவையில்லாமல் டைப் செய்வது க்டச் என்பதென்ன
க்டச் தட்டச்சு ஆசான்
அது ஊடாடும் விசைப்பலகையால் டைப் செய்வதை கற்பிக்கிறது டைப்பிங் கற்பதை உங்களுக்கு தோதான வேகத்தில் கற்றுக்கொள்ளலாம்
டைப்பிங் வேகத்தையும் துல்லியத்தையும் படிப்படியாக அதிகரித்துக்கொள்ளலாம்
க்டச் பாடங்கள் அல்லது சேம்பிள் கள் வெவ்வேறு கடின மட்டங்களில் பழக கிடைக்கின்றன
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1110 மற்றும் க்டச் 171 க்டச் ஐ உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி இன்ஸ்டால் செய்யலாம்
உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் குறித்த அதிக தகவல்களுக்கு இந்த வலைத்தளத்தில் உபுண்டு லினக்ஸ் டியூட்டோரியல் களை காண்க
க்டச் ஐ திறக்கலாம்
டாஷ் ஹோம் அதாவது கணினி திரையின் இடது மேல் மூலையில் உள்ள சிவப்பு பட்டனை சொடுக்கவும் சியர்ச் பாக்ஸ் தோன்றுகிறது
இதில் டைப் செய்க க்டச்
சியர்ச் பாக்ஸ் இன் கீழ் க்டச் இக்கான் தோன்றுகிறது அதன் மீது சொடுக்கவும்
க்டச் விண்டோ தோன்றுகிறது
மாற்றாக க்டச் ஐ டெர்மினல் இலிருந்து துவக்கலாம்
டெர்மினல் ஐ திறக்க CTRL ALT மற்றும் ட் விசைகளை ஒன்றாக அழுத்தவும்
க்டச் ஐ திறக்க டெர்மினல் லில் கமாண்ட் டைப் செய்க க்டச்
பின் Enter செய்க க்டச் இடைமுகத்தை அறிமுகம் செய்து கோள்வோம்
மெயின் மேனு வில் உள்ளவை பைல் ட்ரெய்னிங் செட்டிங்ஸ் மற்றும் ஹெல்ப் மெனஸ்
டைப்பிங் பழக புதிய அமர்வை துவக்க சொடுக்குக ஸ்டார்ட் நியூ செஷன் டைப்பிங் ஐ இடை நிறுத்த பாஸ் செஷன் ஐ சொடுக்கவும் உங்கள் முன்னேற்றத்தை அறிய லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீது சொடுக்கவும் மட்டம் என்பது எவ்வளவு விசைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை பொருத்த சிக்கல் மட்டத்தை குறிக்கிறது
ஸ்பீட் என்பது ஒரு நிமிடத்தில் எத்தனை கேரக்டர்ஸ் டைப் செய்ய முடியும் என குறிக்கிறது
கரக்ட்னெஸ் இண்டிகேட்டர் எத்தனை சத விகிதம் சரியாக டைப் செய்கிறோம் என காட்டுகிறது
நியூ கேரக்டர்ஸ் இன் திஸ் லெவல் எனும் பீல்ட் இந்த மட்டத்தில் எத்தனை புதிய கேரக்டர் களை நீங்கள் பழக வேண்டுமென்பதை காட்டுகிறது டீச்சர்ஸ் லைன் காட்டுவது நீங்கள் டைப் செய்ய வேண்டிய கேரக்டர்ஸ் ஸ்டூடென்ட்ஸ் லைன் காட்டுவது நீங்கள் விசைப்பலகையால் டைப் செய்த கேரக்டர்ஸ் விசைப்பலகை மையத்தில் தெரிகிறது விசைப்பலகையின் முதல் வரி காட்டுவது எண்கள் சிறப்பு கேரக்டர்ஸ் மற்றும் Backspace விசை டைப் செய்த கேரக்டர் களை டிலீட் செய்ய Backspace விசையை அழுத்தவும்
விசைப்பலகையின் இரண்டாம் வரி காட்டுவது அகர முதலான சில எழுத்துக்கள் சில சிறப்பு கேரக்டர்ஸ் மற்றும் Tab விசை
விசைப்பலகையின் மூன்றாம் வரி காட்டுவது alphabetsகோலோன் செமிகோலன் மற்றும் கேப்ஸ் லாக் விசைகள்
டைப் செய்கையில் அடுத்த வரிக்கு போக Enter விசை அழுத்தவும் கேப்பிட்டல் letterகளில் டைப் செய்ய கேப்ஸ் லாக் விசையை அழுத்தவும் விசைப்பலகையின் நான்காம் வரி காட்டுவது ஆல்பாபெட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மற்றும் shift விசைகள்
எந்த அல்பாபெட் விசையின் கேப்பிட்டல் லெட்டர் ஐயும் டைப் செய்ய அத்துடன் shift விசையை அழுத்தவும் ஒரு விசையின் மேலே கொடுத்துள்ள கேரக்டர் ஐ டைப் செய்ய அந்த விசையுடன் shift விசை அழுத்தவும்
உதாரணமாக 1 எண்ணுடைய விசை மேலே உணர்ச்சி குறியை கொண்டுள்ளது
அதை டைப் செய்ய Shift விசையை 1 விசையுடன் அழுத்தவும் விசைப்பலகையின் ஐந்தாம் வரி காட்டுவது Ctrl Alt மற்றும் பங்ஷன் விசைகள் ஸ்பேஸ் பார் உம் உள்ளது
க்டச் லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப் விசைப்பலகைகள் இடையே ஏதும் வேறுபாடு உள்ளதா என பார்க்கலாம்
க்டச் விசைப்பலகை மற்றும் டெஸ்க்டாப்ஸ் விசைப்பலகை மற்றும் லேப்டாப் ஆகியன ஒரே மாதிரி இருக்கின்றன
இப்போது விசைப்பலகையில் நாம் விரல்களை வைக்க வேண்டிய சரியான முறையை பார்க்கலாம்
இந்த ஸ்லைடு ஐ பாருங்கள்
அது விரல்களையும் அவற்றின் பெயர்களையும் காட்டுகிறது
இடமிருந்து வலம் விரல்களின் பெயர் சுண்டுவிரல் மோதிர விரல் நடுவிரல் சுட்டு விரல் மற்றும் கட்டை விரல் விசைப்பலகையில் அதன் இடது பக்கம் உங்கள் இடது கையை வைக்கவும்
சுண்டுவிரல் இருக்க வேண்டியது அல்பாபெட் ஆ மீது
மோதிர விரல் இருக்க வேண்டியது அல்பாபெட் ஸ் மீது நடுவிரல் அல்பாபெட் ட் சுட்டு விரல் அல்பாபெட் ப்
விசைப்பலகையில் அதன் வலது பக்கம் உங்கள் வலது கையை வைக்கவும்
சுண்டுவிரல் colonsemi கோலோன் விசையில் இருக்கட்டும்
மோதிர விரல் அல்பாபெட் ல்
மீது நடுவிரல் அல்பாபெட் க்
மீது சுட்டு விரல் அல்பாபெட் ஜ்
மீது வலது கட்டை விரலால் ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும்
க்டச் ஐ முதல் முறை திறக்கும்போது டீச்சர்ஸ் லைன்
டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஐ காட்டுகிறது
இந்த உரையில் எப்படி பாடத்தை தேர்ந்தெடுப்பது துவக்குவது என்ற குறிப்புகள் இருக்கின்றன
இந்த tutorialக்காக நாம் அதை விட்டுவிட்டு ஒரு பாடத்தை ஆரம்பிக்கலாம்
இருந்தாலும் விருப்பமானால் விடியோவை நிறுத்தி அதை டைப் செய்து பார்க்கலாம்
இப்போது பாடத்தை தேர்வு செய்யலாம்
மெயின் மேனு விலிருந்து பைல் ஐ தேர்ந்து ஒப்பன் லெக்சர் ஐ சொடுக்கவும் செலக்ட் ட்ரெய்னிங் லெக்சர் பைல் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
போல்டர் பத் ஐ ப்ரோவ்ஸ் செய்து பார்க்கவும்
root usr share kde4 apps க்டச் englishktouchஎக்ஸ்எம்எல் ஐ தேர்ந்து ஒப்பன் ஐ சொடுக்கவும் டீச்சர்ஸ் லைன் இல் இப்போது வேறு கேரக்டர்ஸ் காணப்படுகின்றன
டைப்பிங் ஐ துவக்கலாம்
முன்னிருப்பாக மட்டம் 1 வேகம் பூஜ்யம் எனவும் அமைக்கப்படும்
நியூ கேரக்டர்ஸ் இன் திஸ் லெவல் காட்டுவது இந்த மட்டத்தில் நாம் கற்கபோகும் புதிய கேரக்டர்ஸ் கர்சர் ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் இருக்கிறது
விசைப்பலகையை பயன்படுத்தி நாம் டீச்சர்ஸ் லைன் கேரக்டர் களை டைப் செய்வோம்
டைப் செய்யும்போது கேரக்டர்ஸ்
ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் காட்டப்படுகின்றன
ஸ்பீட் பீல்ட் ஐ பாருங்கள்
டைப் செய்யும்போது எண்கள் உங்கள் வேகத்துக்கு தகுந்த படி அதிகமோ குறைவோ ஆகிறது
டைப்பிங் ஐ நிறுத்திவிட்டால் குறைகிறது
இப்போது டீச்சர்ஸ் லைன் இல் காட்டாத எண்கள் 7 மற்றும் 8 ஐ டைப் செய்யலாம்
ஸ்டூடென்ட் லைன் சிவப்பாகி விட்டது
நாம் டைப்பிங் இல் தவறு செய்துவிட்டோம்
அதை டிலீட் செய்துவிட்டு டைப்பிங் ஐ முடிப்போம்

வரியின் கடைசி வந்த பின் Enter விசையை அழுத்த இரண்டாம் வரிக்கு போய் விடுவோம்
டீச்சர்ஸ் லைன் இப்போது டைப் செய்ய அடுத்த கேரக்டர்ஸ் தொகுதியை காட்டுகிறது
ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் டைப் செய்த டெக்ஸ்ட் துடைக்கப்பட்டு விட்டது
நாம் டைப் செய்ததின் துல்லியத்தை காணலாம்
கரக்ட்னெஸ் பீல்ட்
டைப் செய்ததில் எத்தனை சதவிகிதம் சரி எனக்காட்டுகிறது உதாரணமாக 80 பெர்சென்ட் எனக்காட்டலாம்
நம் முதல் டைப்பிங் பாடம் முடிந்தது
ஆரம்பத்தில் மெதுவாகவே அதிக துல்லியத்துடன் டைப் செய்து பழகுவது நல்லது
துல்லியமாக தவறில்லாமல் டைப் செய்து பழகிய பின் டைப்பிங் வேகத்தை அதிகரிக்கலாம்
புதிய டைப்பிங் அமர்வை ஆரம்பிக்கலாம்
ஸ்டார்ட் நியூ செஷன் மீது சொடுக்கவும் ஸ்டார்ட் நியூ ட்ரெய்னிங் செஷன் - க்டச் டயலாக் boxஇல் Start ப்ரோம் பிர்ஸ்ட் மட்டம் மீது சொடுக்கவும்
காண்பது என்ன160
கேரக்டர்ஸ் தொகுப்பு ஒன்று டீச்சர்ஸ் லைன் இல் தோன்றுகிறது
ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் எல்லா கேரக்டர்ஸ் உம் துடைக்கப்பட்டு சுத்தமாக இருக்கிறது
டைப் செய்யத்துவங்கலாம்
பழகும்போது பாஸ் செய்து பின் மீள் துவக்கக் விரும்பலாம்
அமர்வை பாஸ் செய்வது எப்படி
பாஸ் செஷன் மீது சொடுக்கவும்
ஸ்பீட் குறைவதில்லை
முன்னே நாம் டைப்பிங் ஐ நிறுத்தியபோது அது குறைந்தது அல்லவா
டைப்பிங் ஐ மீள் துவக்க டீச்சர்ஸ் லைன் இல் உள்ள அடுத்த கேரக்டர் அல்லது சொல்லை டைப் செய்க
டைப்பிங் முடிந்த பின் கரக்ட்னெஸ் பீல்ட் ஐ பார்க்கலாம்
அது டைப்பிங் துல்லியத்தை காட்டுகிறது
இத்துடன் இந்த க்டச் டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது க்டச் இடைமுகம்
மேலும் நம் விரல்களை எப்படி விசைபலகையில் வைப்பது
டீச்சர்ஸ் லைன் ஐ பார்த்து டைப் செய்வது
முதல் பாடத்தையும் முடித்தோம்
இதோ ஒரு அசைன்மென்ட்
க்டச் ஐ திறக்கவும்
மட்டம் 1 இல் பாடத்தை முடிக்கவும்இந்த மட்டத்தில் பழகவும்
விசைகளுக்கு சரியான விரல்களை பயன்படுத்த மறக்க வேண்டாம்
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு contact spoken tutorialorg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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி